சேரும் இடத்தை பொறுத்து நவீன காலத்தில் பயணம் எளிதாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எவரெஸ்ட் சிகரம், அமேசான் மழைக் காடுகள், தீவிர சுற்றுலா மற்றும் சாகச பயணம் மிகவும் கடினமான பயண வடிவங்கள், பேருந்து, பயண கப்பல், அல்லது காளை வண்டி போன்ற பயண முறை பொறுத்து பயணம் மிகவும் கடினமாக இருக்கும் இது ஒரு நோக்கம் மற்றும் உந்துதலை சற்று உற்று பார்ப்போம் பொழுது போக்கு விடுமுறைகள், புத்துணர்ச்சி சுற்றுலா அல்லது விடுமுறை ஆராய்ச்சி பயணம் தகவல் சேகரிப்பு, மக்களை சந்திப்பது, தொண்டுக்காக தன்னார்வ பயணம், எங்காவது வாழ்க்கைய தொடங்க இடம் பெயர்தல், ஆகியவை பயணத்திற்கான காரணங்களாகும் மற்றபடி மத யாத்திரைகள் மற்றும் mission பயணங்கள், வணிக பயணம், வர்த்தகம் பயணம், சுகாதார பாதுகாப்பு பெறுதல், ஊதியம் அல்லது போரிலிருந்து தப்பித்தல் பயணத்தின் இன்பத்திற்காக அல்லது பிற காரணங்களுக்காக நடை பயிற்சி அல்லது cycle ஓட்டுதல் போன்ற மனிதனால் இயங்கும் போக்குவரத்தை பயணிகள் பயன்படுத்தலாம் அல்லது வாகனங்கள் பொது போக்குவரத்து automobile கள் இரயில்கள், படகுகள், பயண கப்பல்கள் மற்றும் விமானங்கள் நம் பயணத்திற்கான நோக்கங்களை பின்வருமாறு நாம் எதற்காக பயண நினைக்கிறோம் மகிழ்ச்சி தளர்வு கண்டுபிடிப்பு மற்றும் ஆய்வு சாகசம் கலாச்சாரங்கள்~ களுக்கு இடையே ஆன தொடர்புகள் தனிப்பட்ட உறவுகளை உருவாக்க தனிபட்ட நேரத்தை எடுத்துக்கொள்வது

நாம் காண்போமா செல்வந்தர்கள், கிரேக்கர்களும், ரோமானியர்களும் தங்கள் கோடை கால வீடுகள் மற்றும் மற்றும் பாய் போன்ற நகரங்களில் உள்ள villa க்களுக்கு ஓய்வுக்காக பயணம் செய்யும் பழங்காலத்திலிருந்தே பயணம் தொடங்கியது ஆரம்ப கால பயணம் மெதுவாகவும் ஆபத்தானதாகவும் வர்த்தகம் மற்றும் இடம் பெயர்வுகளால் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இருந்த பொழுது பல ஆண்டுகளாக கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பயணம் எளிதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாறி விட்டது என்று அர்த்தம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆயிரத்தி நாணூற்றி தொண்ணூத்தி இரண்டில் ஸ்பெய்னில் இருந்து புதிய உலகத்திற்கு பயணம் செய்ததிலிருந்து மனித குலம் போக்குவரத்தில் நீண்ட தூரம் வந்துள்ளது இந்த பயணம் இறுதி இலக்கை அடைய பத்து வாரங்களுக்கு மேல் எடுத்தது இருவத்தி ஒன்றாம் ஆண்டு நூற்றாண்டு வரை விமானம் ஸ்பெய்னில் இருந்து அமெரிக்காவிற்கு ஒரே இரவில் பயணம் செய்ய அனுமதிக்கிறது இடைகாலத்தில் பயணம் பொருளாதாரத்திற்கும் சமுகத்திற்கும் முக்கியமானதாக இருந்தாலும் கஷ்டங்களையும் சவால்களையும் அளித்தது மொத்த விற்பனை துறையானது நிவாரணமாக வணிகர்கள் அல்லது கடற்பயணங்கள் மூலம் கையாலும் வணிகர்களை சார்ந்தது இறுதி பயணம் சில்லரை வணிகம் பெரும்பாலும் கிராமத்தில் இருந்து குக்கிராமத்திற்கு அலைந்து திரியும் பல வழிப்பறி வியாபாரிகள் கைரோவேஜ்கள் அலைந்து திரிந்து துறவுகள் கைரோவேஜ்கள் என்றால் அலைந்து திரிந்து துறவிகள் மற்றும் அஅலைந்து திரிந்து துறவிகள் இறையிலையும் ஆயர்களையும் கொண்டு வந்தனர் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவு பயண minister கள் சுற்று பயணம் செய்தனர் மற்றும் பல்வேறு சிலுவை போர்களிலும் மற்றும் பிற போர்களிலும் ராணுவங்கள் வெகு தூரம் பரவின

ப~ பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இளம் ஐரோப்பிய உயர்குடியினர் மற்றும் பணக்கார உயர்வர்க்க ஆண்கள் கலை மற்றும் இலக்கியத்தில் தங்கள் கல்வியின் ஒரு பகுதியாக குறிப்பிடத்தக்க ஐரோப்பிய நகரங்களுக்கு செல்வது நாகரீகமாக மாறியது இது grand tour என்றும் அழைக்கப்பட்டது மேலும் லண்டன், பாரிஸ், வெனிஸ், புளோரன்ஸ் மற்றும் ரோம் போன்ற நகரங்களை உள்ளடக்கியது இருப்பினும் பிரெஞ்சு புரட்சி grand tour முடிவுக்கு வந்தது குறைந்த பட்ச பத்தொன்பதாம் நூற்றாண்டில் railway வலையமை~ வலையமைப்பு வரும் வரை நீர் வழி பயணம் பெரும்பாலும் நிலவ பயணத்தை விட நில பயணத்தைவிட அதிக வசதியையும் வேகத்தையும் அளித்தது சுற்றுலாவுக்கான பயணங்கள் இந்த நேரத்தில் தொடங்கியது மக்கள் வேடிக்கையாக பயணம் செய்ய தொடங்கினர் எனினும் பயணம் இனி கடினமாகவே அமையக்கூடும் என்பதை மக்கள் உணர்ந்தனர் தாமஸ் ஹூக் போன்றவர்கள் இரயில்களும் hotel களும் ஒன்றாக முன்பதிவு செய்யப்பட்ட சுற்றுலா பொதிகளை விற்பனை செய்வதன் மூலம் இதை பயன்படுத்தினர் வானூர்திகள் மற்றும் விமானங்கள் இருவதாம் நூற்றாண்டில் குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு விமானம் மற்றும் விமானிகள் இரண்டிலும் உபரியாக இருந்த நீண்ட தூரம் மேற்பரப்பு பயணத்தின் பங்கை அதிகம் எடுத்து கொண்டன இருவத்தி ஓராம் ஆண்டு நூற்றாண்டு விமான பயணம் எங்கும் பரவி விட்டது அலெக்சிஸ் ஆல்போர்ட் என்ற ஒரு பெண் இருவத்தி ஓரு வயதிற்கு முன்பே நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளுக்கும் விஜயம் செய்தார் மற்றும் இந்த பயணத்தில் பாதுகாப்பு முக்கியமான பங்காகும் காற்று பாதுகாப்பு பயண பாதுகாப்பை உறுதி செய்ய முன்னெச்சரிக்கை நடவக்கை~ நடவடிக்கைகளை எடுப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது பாதுகாப்பான மற்றும் சம்பவம் இல்லாத பயணத்திற்கு வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் பயணிகள் சிரமங்கள், குற்றம் மற்றும் வன்முறைக்கு உள்ளாகலாம் சில பாதுகாப்பு பரிசீலனைகள் ஒருவரின் சுற்றுப்புறங்களை அறிந்திருப்பது, குற்றத்தின் இலக்காக இருப்பதை தவிர்ப்பது, ஒருவரின் passport மற்றும் பயண தகவல்களை நம்ப~ நம்பகமானவர்களிடம் விட்டுச் செல்வது, நாட்டில் செல்லுபடியா

வணக்கம் வணக்கம் இப்ப நாம கருவுற்ற காலத்துல என்னெல்லாம் செய்யணும் கர்ப்ப காலத்துல ஏற்படுற சந்தேகங்களை பத்தி பாக்கப் போறோம் first உ கருவுற்ற காலத்துல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்மைன்றது இயற்கை நமக்கு அளிச்ச ஒரு வரம் பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்றாங்க போர்க்கொடி தூக்குறாங்க நடக்குதான்னு பார்த்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் மகப்பேறுங்கிற ஒரு பெரிய அதிசயத்தை உலக சுழற்சிக்கு முக்கியமான ஒரு அற்புதத்தை பெண்களுக்கு மட்டுமே விதித்து இருக்குது இந்த இயற்கை நம்ம பற்றி நாமே பெருமை கொள்ள இது ஒரு தான் இது ஒரு இமாலய பெருமைதான் ஆனால் இந்த கால இளம் பெண்கள் இதை ஒரு சுமையாதான் எதிர் நோக்குறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிதானமா யோசிச்சு திட்டமிட்டு கருத்தரிக்க முயற்சி செய்யணும் திட்டமிடுறதுங்கிறது நல்லபடி~ correct சரியான முறையில இருக்கணும் கருவுற்றவுடன் எங்க பிரசவம் நடத்த நடத்~ பிரசவத்தை எங்க பாக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம தீர்மானிக்கணும் முப்பது வயசுக்கு கீழே உள்ள எந்த நோயும் இல்லாத பெண்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது

குழந்தை பிறக்கும்போது சிக்கல் வரலாம் தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய மருத்துவ பிரச்சனைகளை எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிற வசதி இருக்கிற மருத்துவமனையில பார்த்து

மருத்துவரையும் மருத்துவமனையை தேடி அலைவது ஆபத்தை விளைவிக்கும் அதனால முன் கூட்டியே அதுக்கு தேவையான மருத்துவரையும் மருத்துவமனையையும் நம்ம தேர்வு செய்யணும் அதனால கருவுற்ற காலத்துல மூணுல இருந்து அஞ்சு முறை நம்ம மருத்துவர போய் சந்திச்சு பாக்குறது கட்டாயம் குறிப்பிட்ட கால இடைவெளியில மூன்று அல்லது அஞ்சு முறை ultra sound scan எடுக்கணும் முதல் மூன்று மாதங்கள்ல செய்யப்படுற scan ல வந்து கருஉற்பத்திய வந்து உறுதி செய்யுது அடுத்த scan வந்து அஞ்சாவது மாசத்துலயும் இல்ல ஆறாவது மாசமும் தொடக்கத்திலையும் எடுப்பாங்க scan ன்னு சொல்லுவாங்க இதுலதான் வந்து குழந்தையோட முழு உருவமும் உறுப்புக்களும் பன்னிரண்டு வாரங்கள்ல உருவாகிவிடும் ஆனா குழந்தை வந்து சுமார் பத்து centimeter நீளத்துல தான் இருக்கும் குழந்தையோட உள் உறுப்புக்கள் உடலமைப்புக்கள் சரியா இருக்குதா இதயத்துடிப்பு சரியா இருக்கா இதயம் மூளை நுரையீரல் போன்ற உறுப்புகள் எல்லாம் correct ஆ இருக்கா பிறவி குறைபாடு ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத வந்து இரண்டாவது scan லதான் சொல்லுவாங்க கண்டிப்பா கர்ப்பமா இருக்கிறவங்க அந்த scan அ எடுக்கணும் ஏழு அப்பறம் எட்டாவது மாசத்துக்கு பிறகு மூணாவது scan நல்லது குழந்தையோட வளர்ச்சி நஞ்சு தொப்புள் கொடியோட அளவு அதோட இரத்த ஓட்டம் கருவோட குழந்தை கருவில் இருக்கிற குழந்தையோட நிலை இதெல்லாம் வந்து அந்த scan ல கட்டாயமா நமக்கு தெரிஞ்சிரும் இது இந்த அடிப்படையிலதான் சுகப்பிரசவமா cesarean ஆ எங்க எப்போ அப்படிங்கிறதை doctor வந்து புரிஞ்சிட்டு நமக்கு சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்படணும் கருவுற்ற முதல் மூன்று நான்கு மாதங்கள்ல காய்ச்சல் தலை வலி கை கால் வலி மூட்டு வலி அம்மை கழுத்து பகுதியில நெறி கட்டுறது சளி இருமல் இதெல்லாம் ஏற்பட்டால் உடனடியாக மகப்பேறு மருத்துவர அணுகனும் தாய்க்கு ஏற்படுற சின்ன virus தொற்று கூட கருவுல இருக்குற குழந்தையை தாக்கும்

அதுக்கான மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனைப்படிதான் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அவங்க குடுக்கற மருந்து மாத்திரைகளைதான் நாம எடுத்துக்கணும் கருவுற்ற தாய்க்கு வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவு ரொம்ப தேவை சாதாரண காலத்துல சாப்பிடறதை விட முன்னூறு கலோரியும் இருபது கிராம் புரதமும் அதிகமா சேர்த்துக்கணும் உடலை வறுத்துக்கிட்டு வேலை செய்யக் கூடாது அடிக்கடி அதிக தூரம் பிரயாணம் செய்யக் கூடாது நிதானமா வேலை செய்யணும் தேவையான அளவு நேரம் ஓய்வு எடுத்துக்கணும் உறக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது இரும்பு சத்து folic உ கால்சியம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகளை தாயின் தேவைக்கு ஏற்ப மருத்துவர் பரிந்துரைப்பார் அதை விடாம சாப்பிடணும் ரத்த நம்மளுடைய ரத்த group பிரிவு உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் தைராய்டு HIV இந்த மாதிரி மற்ற பாலின நோய்கள் இவையெல்லாமே வந்து நம்மளோட ஆஹ் உடம்புல எப்படி இருக்குங்கிறதை பரிசோதனை செஞ்சுக்கணும் கருவுற்ற பெண்கள் மாதம் ஒருமுறை எடையை சரி பார்க்கணும் கருவுற்ற காலம் தொடங்கி மகப்பேறு வர உள்ள ஒன்பது மாதங்கள்ல சுமார் பத்து கிலோ வந்து எடை அதிகரிக்க வேண்டும் மாதம் ஒருமுறை ரத்த அழுத்தம் கண்டிப்பா பார்த்துக்கணும் கருவுற்ற காலத்துல மன அமைதி ரொம்ப அவசியம் அதற்கு கணவன் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவு ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேலைக்கு போகிற பெண்கள் பணிபுரியுற இடத்துலயும் வீட்லயும் அதிக இரை~ அரவணைப்பும் தேவைப்படுது ஆஹ் கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதை பத்தி இப்ப பாக்கலாம் கர்ப்ப காலம்ங்கிறது அநேக பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்தான் வீட்டுக்கு ஒரு புதிய ஜீவனை கொண்டு வர்றது இந்த

அம்மாவாக போகும் யாருமே வந்து யாருக்குமே வரலாம் இது போல சில பொதுவான கர்ப்பகாலங்க சந்தேகங்களுக்கு வந்து நாம இப்போ பார்க்கலாம் கர்ப்பமா இருக்கும்போது சூடான பாகங்களை சாப்~ பானங்களை சாப்பிட்டா வயித்துல இருக்க குழந்தைக்கு சுடுமா அப்~ இது ஒரு சந்தேகம் இது வந்து அஹ் சூடான பொருள்களை சாப்பிட்டா வயித்துல இருக்க குழந்தைக்கு சுடுங்குறது எல்லாம் கற்பனை குழந்தைக்கு சுடாது கற்பனைகன்னு இல்லை பொதுவாவே மித மிஞ்சிய சூட்டுல பானங்கள் உணவுப் பொருட்களை சாப்பிடுற பழக்கம் சிலருக்கு இருக்கும் அப்படி சாப்பிடும்போது உணவுக்குழாய் புண்ணாகி ulcer வர வாய்ப்பிருக்கு அதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது

அந்த மருந்துகள் வந்து வயித்துல இருக்க குழந்தையை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதனால பெரியவங்க கர்ப்பிணிகள் அதிகமான குளிர்ச்சியாக இல்ல அதிக சூடான பொருட்களை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அடுத்து கர்ப்பிணிகள் வந்து சர்க்கரைக்கு பதிலா தேன் கலந்து சாப்பிடலாமா ஆஹ் பொதுவாவே அந்த கர்ப்பமாக இருக்கிற நேரத்துல வந்து blood sugar ருடைய அளவு நம்ம சரியான சரியான அளவுல வச்சுக்கணும் அது வந்து குறையவும் கூடாது கூடவும் கூடாது அதனால வந்து ஆஹ் இன்சுலின் அதிகமா இருக்கிறவங்க வந்து தேன் சாப்பிடறதை குறைச்சுக்கறது நல்லது இல்லைனா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகி அதுவும் குழந்தையை பாதிக்கும் கர்ப்ப காலத்துல எடை கூடி விடக்கூடாதுன்றதுக்காக carbohydrate கள் அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்கள பெருமளவு குறைச்சிட்டு protein களை அதிகமா இருக்க உணவுப் பொருட்கள் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிலாம் அப்படி எல்லாம் கிடையாது இது முற்றிலும் தவறு கர்ப்ப காலம்ங்கிறது வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியத்துக்குத் தேவையான சத்தான உணவுகளை சாப்பிடக்கூடிய காலமே தவிர சாப்பாட்டை குறைச்சு diet ல இருக்கிற காலம் கிடையாது வயித்துல இருக்க குழந்தையோட போஷாக்கு மிகவும் hydrate மிகவும் முக்கியமானது மேலும் நமது நம்முடைய உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் அப்புறம் மூளை செல்கள் தங்களது இயக்க சக்திக்காக சத்துக்களுக்கு பெருமளவு carbohydrate களை தான் நம்பியிருக்கு முற்றிலுமா carbohydrate களை carbohydrate அ தவிர்த்து விட்டு நீங்களா ஒரு diet அ பின்பற்ற தொடங்குனீங்கன்னா

கர்ப்ப காலம் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் நீங்க தவறாம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கர்ப்ப காலத்துல herbal tea herbal health drinks லாம் சாப்பிடலாமா herbal tea he~ இது எல்லாமே நீங்க வந்து சரியான அளவுல எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய ஆஹ் மருத்து மகப்பேறு மருத்துவரை வந்து நீங்க ஆலோசனை பண்ணி எதெல்லாம் எடுத்துக்கலான்னு கேட்டு அவங்க சொல்ற

வயிற்றுல இருக்கிற கருவினுடைய இதயம் மூளை செல்கள்ல வளர்ச்சி நல்லா இருக்கும் அடுத்து கர்ப்பிணிகள் வந்து கர்ப்பிணியா இருக்கும்போது hotel ல வாங்கிய உணவு ஒத்துக்கலைன்னா food poison ஆகக்கூடும் அது~ வந்~ அதனால வந்து ஆஹ் இந்த உணவை தூக்கி குப்பையில வீசிட்டேன் அப்படின்னு வந்து பல பேர் சொல்றாங்க ஆஹ் இதனால் இந்த இந்த உணவு நம்ம வயித்துக்குள்ள போனா குழந்தைக்கு எதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அஹ் அப்படின்~ ஆஹ் அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா வீட்டிலேயே நாம வந்து சமைச்சி சாப்பிடுறதுதான் நல்லது ஆஹ் தவிர்க்க முடியாத காரணங்களால வெளியில வெளியில வாங்கி சாப்பிடுற நிலைமை வந்துச்சுன்னா ஆஹ் அதை நீங்க வந்து கம்~ குறைச்சு சாப்பிட்டுகிடுங்க அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த வேலைக்கு நீங்க கொஞ்சம் நல்லாவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் சத்தான உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே சாப்பிடுறதுதான் நல்லது ஆஹ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் கர்ப்ப காலத்துல வந்து சர்க்கரை நோய் ஏற்படும் கர்ப்ப காலத்துல வந்து பெண்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆஹ் இதை வந்து கர்ப்ப கால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கர்ப்ப காலத்துல சில பேருக்கு போதிய இன்சுலின் சுரக்கிறது இல்ல அதனால ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும் தாய் கருவிலே இருக்க குழந்தையை வந்து கர்ப்பகால சர்க்கரை நோய் வந்து பாதிக்கும் இதுல பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் முப்பது வயசுக்கு மேல கர்ப்பம் அடைஞ்சாங்கன்னா அதிக எடை இருக்க பெண்கள் முந்தைய கர்ப்ப காலத்துல ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்தாலோ மனநோய் மற்றும் ஸ்டிராய்டு மருந்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலோ குடும்பத்தில வேற யாருக்காவது சர்க்கரை நோய் பிரச்சனை இருந்தாலோ உங்களுக்கு சர்க்கரை நோய் வாய்~ ஏற்பட அஹ் அதிகமா வாய்ப்பிருக்கு அதுக்காக வந்து நம்ம குளுக்கோஸ் பரிசோதனை வந்து கண்டிப்பா செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சு ஆஹ் ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகனா health உடல் ஆரோக்கியம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதாவது நவீன காலம்னு சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல எல்லாமே மாறிப்போச்சு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துக்கும்

அந்த காலத்துல மருத்துவர்களோ இல்ல hospitals ஒ மருத்துவமனைகளோ மருத்துவர்களோ எதுவுமே இல்ல அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் காலத்துல இந்த காலத்துல ஊருக்கு ரெண்டு hospital ஊருக்கு ரெண்டு clinic அது நகரமாக இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி இந்த நவீன காலத்துல இப்படி மாறி போச்சு அப்போ அந்த காலத்துல எல்லாருக்குமே உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்போ ஒரு ஊருக்குள்ளன்னு பார்த்தோம்னாக்க ஒருத்தவங்களுக்கு தான் காச நோயோ இல்ல எதோ ஒரு நோய் இருக்கும் important ஆன நோய் ஏதாவது ஒன்னு பெரிய நோய் கொடிய நோய் அப்படின்றது ஒரு அஞ்சு பேரு ஒருத்தங்களுக்கோ இல்ல ரெண்டு பேரு ஒருத்தவங்களுக்கோ இப்படித்தான் இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு ரெண்டு பேத்துக்கு sugar ரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்காச்சும் நீரிழிவு நோய் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் அதாவது wheezing problem இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைங்க நம்ம வீட்டிலேயே நம்ம பார்க்கிறோம் இப்ப எங்க அம்மாவுக்குலாம் பார்த்தோம்னாக்க heart heart problem எங்களோட~ என்னோட பாப்பாவுக்கு பாத்தோம்னாக்கா wheezing problem problem அவளுக்கு வந்து just of all seventh தான் படிக்கிறா பன்னண்டு வயசு தான் ஆகுது wheezing problem ஆனா இந்த காலத்துலலாம் இந்த காலத்துல தான் இது மாதிரி வந்து ஒரு கொடிய பிரச்சனை நடக்குது ஆனா அந்த காலத்துலலாம் அப்படி ஒன்னு நடந்திருக்கவே இல்ல அதுக்கு காரணம் என்ன அந்த காலங்கள்ல பசுமையான நம்ம விவசாயம் செஞ்சு நம்ம முன்னோர்கள் விவசாயம் செஞ்சு அந்த பசுமைல கிடைக்கக்கூடிய காய்கறியா இருக்கட்டும் கீரை வகைகளா இருக்கட்டும் அத வந்து சுத்தமான முறையில உணவா உட்கொண்டு வாழ்ந்து வந்தாங்க இந்த காலத்துல fast food snacks இதெல்லாம் ஒரு பேருன்னுட்டு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி குடுக்கிறோம் அத சாப்பிட்டு பலவகை நோய்களை அதுங்க சந்திக்க நேரிடுது இதுக்கெல்லாம் யாரு காரணம் பெற்றோர்கள் வந்து சுத்தமான முறையில விவசாயம் பண்றது இல்ல இல்லையா ஒரு மாடி தோட்டத்தை வைக்கலாம் அதுல காய்கறிகளை வெட்டி போடறோம் இல்லையா அந்த தோல் இதெல்லாம் அந்தத் தோலை வெட்டி போட்டதுக்கு பிறகு, அந்த கழிவுகளை கொண்டு போயி நம்ம மாடி தோட்டத்துல உள்ள அந்த செடிகளுக்கு வைக்கலாம். நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன அந்த நம்ம அத்தியாவசியமா நமக்கு தேவையான பச்சை மிளகாய் செடி வைக்கலாம், கத்திரி செடி வைக்கலாம் உருளைக்கிழங்கும் வைக்கலாம் மல்லி வைக்கலாம் தக்காளி வைக்கலாம் வெங்காயம் வைக்கலாம் இது மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான சிறு சிறு பயிர்களா நம்ம பயிரிடுவதன் மூலமா நம்ம சுத்தமான காய்கறிகளை உன்ன நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பராமரிச்சுக்கலாம். அப்படித்தான் நம்ம இந்த பூமியில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்வதற்கான முக்கிய வழிமுறைகள் இதா தான் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்க வாரத்துல மூணு தடவை நாலு தடவை கீரை வகைகள் எடுத்துக்குவாங்க அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தாக்க ஹம் பார்த்தோம் அப்படின்னாக்க நூறு நூத்தி பத்து நூத்தி பதினைஞ்சு என்பது தொன்னூறு இப்படி எல்லாம் உயிர் வாழ்ந்தாங்க ஆனால் இப்ப இருக்க காலத்துல நடந்து போனாங்களாம் attack ஆ tea கடையில tea குடிச்சாங்களாம் attack ஆ படுத்திருந்தார்களாம் எழுந்திருச்சு பார்த்தாக்கா உயிர் இல்லையாம் attack ஆ இதெல்லாம் வந்து கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன் இந்த attack ஏன் முன்னாடி காலத்துல இல்ல ஏன் இப்படி இல்ல இந்த காலத்துல ஏன் எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்குற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துருக்கணும் எல்லாருக்குமே அந்த உடல் இருக்கு இல்லையா அந்த உடல் ஆரோக்கியம் தான் காரணம் யாருமே முக்கியத்துவம் குடுக்கிறது இல்லை sugar வீட்டுக்கு ஒரு பேத்துக்கு நாச்சும் மறக்காம sugar வந்துருது எதுக்கு sugar லாம் வருது நம்மளோட இந்த உணவு முறை மாற்றத்தினால தான் இந்த sugars எல்லாமே வருது அதை எல்லாம் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணனும் நம்ம இளைய தலைமுறையினர் நம்மதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டுட்டு வரணும் நம்ம வீட்ல தேவையானதை நம்ம பயிறு செய்வோம் நம்ம ஏன் காய்ல~ காய்களை கடையில வாங்கணும் நம்ம வந்து ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் அன்னாசி பழத்தையும் மாதுளம் பழத்தையும் வாங்கி சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அப்படி வாங்கி சாப்பிட்டு தான் உடல் ஆரோக்கியமா வாழ்ந்து வந்தாங்களா கண்டிப்பா இல்ல இருக்கிறவன் வாங்கி சாப்பிடுவான் இல்லாதவன் என்ன பண்றது இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணும் ஏன் அந்த காலத்துல யாருமே அப்படி வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் அவங்க வந்து பத்து பேர் வந்தாலும் ஒரு ஆண்மகன் வந்து துணிஞ்சு நின்னு அந்த பத்து பேத்தையும் ஆஹ் என்ன பண்ணுவான் கையாண்டுட்டு போயிருவான். அடிச்சு தூக்கி தூள் கிளப்பிட்டு படத்துல மாதிரி போய்க்கிட்டே இருப்பான் அப்ப அந்த அளவுக்கு அவனோட உடல் ஆரோக்கியன்றது இருந்துச்சு. இந்த காலத்துல அதெல்லாம் எழுந்துருச்சு நடக்க கூட முடியல அந்த காலத்துல ஒவ்வொரு நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான நம்ம scientific படியா இருக்கட்டும் இல்ல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஒத்துழைக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயம் வச்சிருக்கான் இப்ப எல்லாம் வந்து bike இருக்கு bike உ car உ விமானம் அது இதுன்னு சொல்லிட்டு four wheelers two wheelers இது மாதிரி நிறைய கொண்டுட்டு வந்து இருக்காங்க systems கொண்டுட்டு வந்து இருக்காங்க ஆனா அந்த காலத்துல அந்த பிரச்சனையே இல்ல இந்த காலத்துல வந்து இந்த வாகனங்கள் எல்லாம் எங்க எங்க இதிலிருந்து வரக்கூடிய இந்த புகைகள் எல்லாமே மாசுபாடு அடைந்து காற்றுல கலந்து காற்று மாசுபாடு அடைந்து

cancer வருது இதனால இதெல்லாம் என்ன காரணம்னாக்க இந்த மாசுபாடு தான் காரணம் ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க cycle cycle நம்ம அந்த wheeling அஹ் புடிச்சுகிட்டு அந்த wheeling அ சுத்துறது வந்து அது கால வந்து மேல கீழ போயிட்டு வர்றது ஒருவகையான exercise நம்ம அம்மாக்கள் எல்லாம் அந்த காலத்துல mixie அப்படிங்கறதே எதுவுமே கிடையாது. எங்க அம்மா காலத்திலேயே சொல்றன். எங்க அம்மாக்கு எல்லாம் mixie அப்படிங்கறதே வாங்கி வைக்கவே இல்ல அம்மில தான் அரைப்பாங்க மீன் குழம்பா கறி குழம்பா அதுக்கெல்லாம் அந்த சாந்து எல்லாம் மல்லிச் சாந்து மிளகாய் சாந்து இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த அம்மில தான் அரைச்சும் அஹ் அத குழம்பு வைப்பாங்க அது அந்த அம்மி அரைக்குறது அது ஒரு வகையான exercise வயல்ல குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்ப்பாங்க களை எடுப்பாங்க அதெல்லாம் இடுப்பு எலும்பு வலு பெறுவதற்கான ஒரு exercise exercise அந்த காலத்துல எல்லாம் பார்த்தாக்கா நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் பத்து குழந்தை அஞ்சு குழந்தை ஆறு குழந்தைன்னு பெத்திருப்பாங்க இப்ப எங்க பாட்டிக்கு பாத்தீங்கனாக்க ஏழு குழந்தை எங்க அப்பாவோட அம்மாவுக்கு ஏழு குழந்தை எங்க அம்மாவோட அம்மாவுக்கு ஆரு குழந்தை. அப்போ இவ்ளோ குழந்தைங்கள பெற்றெடுக்குதற்கான திறன் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க அந்த வயல்ல அவங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தது அவங்க வந்து gym க்கோ இல்ல தினமும் walking ஒ இது மாதிரி எந்த ஒரு exercise யுமே அவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது அவங்க எல்லாமே தான் வீட்டு வேலைய வந்து இந்த machines இல்லாம தன் கையாலே செஞ்சாங்க கொல்லை வேலைய வந்து ஹம் தானாவே செஞ்சாங்க அப்ப வந்து மாடு மட்டும் தான் இருக்கும் மாடுனால தான் மாட வச்சு தான் உழுகுவாங்க உழுதல் அந்த மண்ணை வந்து வளப்படுத்துவதற்காக உழுவாங்களே தவிர மத்தபடி யாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க machines எல்லாம் யாருமே use பண்ணவே இல்ல. அதனால தான் அவங்க உடம்ப வளைஞ்சு குடுத்து வேலை பார்த்ததுனால தான் அவங்களால இத்தனை குழந்தைகள் வந்து அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுனால தான் இத்தனை குழந்தைகள அவங்களால பெற்றெடுக்க முடிஞ்சுச்சு அத்தனை குழந்தைகளையும் அவங்க வளத்தாங்க ஆரோக்கியமான முறையில வளர்த்தாங்க அதுக்கெல்லாமே தான் செஞ்சத அந்த குழந்தைகளுக்கு கத்துக் குடுத்தாங்க அதுனாலதான் oral ஆ நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம கொல்லையில என்ன வரப் போறதுங்கிறது தெரியாது எதுவுமே~ எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. என்ன எந்த நேரத்துக்கு வந்து நம்ம களை எடுக்கணும் இதெல்லாம் தெரியாது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அம்மா அப்பா அம்மா வந்து நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனா இங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன பண்ணனும் தனக்கு முன்னாடி காலத்துல என்ன நடந்துச்சோ தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத அவங்கள செய்ய வைக்கணும் இந்த நவீன காலத்துல வந்து எல்லாமே மாறி போச்சுனுட்டு அவங்க உடலுக்கு அவங்களே வந்து தீங்கு விளைவிக்க கூடாது புரி~ அம்மி அரைக்க சொல்லி குடுக்கணும் இத செய் அத செய்யினு சொல்லி உடம்ப வரு~ வருத்தி வேலை பார்க்க வைக்கணும் அப்பதான் அவங்க~ அவங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்குறது நல்ல மேம்பட்டு காணப்படும் அவங்க வந்து life ல நிறைய achieve பண்ணுவாங்க அந்த உடல் ஆரோக்கியத்தை வச்சு தான் இல்லனா அவங்களோட life ஏ கேள்விக்குறி ஆயிரும். உடல் ஆரோக்கியத்தை பத்தி

hi ஹம் நான் என் பேரு நான் இன்னைக்கி நானு படிச்சதப்பத்தி நானு சொல்லபோறேன் நானு பொறந்தது பெங்களூரு என்னோட படிப்பு பூரா நானு பெங்களூருலதான் படிச்சேன் நானு அஹ் ஒரு orthodox school ல தான் படிச்சேன் பத்தாவது வரைக்கும் அங்கனே அப்படியே படிச்சுட்டு

அங்க போறதுக்குக் கூட பயமாயிருக்கும் ஏன் நானு school life லே படிச்சது ஒரு நல்ல school லு ஆனா போறது வர்ற~ வர்றது எனக்கு தெரியாது ஆனா college life உ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு போயி அங்க படிக்க start பண்ணி~ பண்ணிட்டு நானு முடிச்சுட்டேன் என்னோட life ல PUC தான் last ட்டுனு நினைச்சேன் ஆனா என்னோட education main purpose நல்லா தெரிஞ்சுச்சு அப்போ நானு சரி இன்னும் நானு படிக்கணும் ஏதாவது ஒரு degree படிச்சே ஆகணும்னு நானு யோசிச்சிட்டு degree படிக்கணும்னு ஆசைப்பட்டு first உ படிக்கணும்~ படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆனா எனக்கு என்னோட colle~ college லயே seat கி~ கிடைக்கல அதுக்கு நானு வேற college க்கு போய்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 அங்கே சேர்ந்த பின்ன~ ஒரு degree படிக்கறதுக்கு கஷ்டப்பட்டு சேர்ந்த பின்னட்டு

ஆனா நானு அதல்லாம் விட்டுட்டு நானு சேர்ந்து படிச்சேன் அப்போ படிக்கும்போது எவ்~ எவ்~ எவ்ளோ முக்கியம் படிச்சா எங்களுக்கு எவ்ளோ நல்லதுன்னு அப்போ ப~ இது படிப்ப படிப்பு பத்தி எனக்கு அது தெரிஞ்சிச்சு அப்போ நானு இன்னும் மேல படிக்கணும்னு ஒரு scholarship உ க்கு நானு apply செய்ய~ செய்யணும் அங்கயே அப்படியே படிக்கனுன்னு அப்போ நானு college பத்தி தெரிஞ்சிட்டு அதுலே apply செஞ்சு என்னோட படிப்பு ஆரம்பிச்சிருச்சு நானு degree ல first year உ நல்ல pass ஆனேன் என்னோட plus two கூட நல்ல mark இருந்துச்சு first class ல pass பண்ணேன்னு அஹ் உம் எனக்கு first year degree ல கூட seat உ அஹ் கிடைச்சு~ கிடைச்சிருச்சு ஆனா second year இது scholarship க்கு apply பண்ணனும்னா நல்லா maintain பண்ணனும் marks உ அப்போ அதுக்கு Bcom நானே எடுத்தேன் அதுக்கு நான் கொஞ்சம் கஷ்ட்~ கொஞ்சம் கஷ்டப்பட்டு

அஹ் start பண்ண Bcom படிக்கிற அங்கே குற~ கொஞ்சம் marks உ கம்மியா இருந்துச்சு அது எனக்கு ஒரு மனசு கஷ்ட~ கஷ்டமாயிருச்சு அப்போ சரி second year லே நானு கொஞ்சம் கம்மியாயிட்டுச்சு அது விடக்கூடாதுனு மூணாவது வருஷம் third year degree லே நல்லா படிச்சுட்டு நல்லா இது பண்ணனும் ஒரு ஒரு subject உம் ஒரு ஒரு topic உம் எனக்கு

குறிக்கோள்ல இருந்தேன் ஒரு ICWA இல்லனா CA அந்த போலே exam எழுதணும்னு ஒரு ஒரு கனவு இருந்துச்சு ஆனா அந்த கனவு எனக்கு நிறைவேறலை ஏன்னா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 படிக்கணும்னா கொ~ ரொம்ப செலவு செலவு ஆகும் அதுக்கு நானு அந்த கனவு நானு அங்கையே விட்டுட்டு சரி இது accounts ல படிச்சுட்டு நல்லா accounts ல நல்ல mark எடுக்கும் அது நானு அதே process பண்ணலாம்னு என்னோட friends உ finance லே seat வாங்க fiance subject க்கு போய்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 அப்போ என்னோட கனவு என்னாச்சு fi~ finance க்கு போயிட்டேனே accounts இல்லையேன்னு நானு யோசிச்சுட்டுருக்கு அப்போ சரி இதெல்லாம் விட்டுட்டு நானு finance படிச்சாலும் எந்த இது படிச்சாலும் அதுக்கு நானு full உ கோப்பு எடுத்து அது என்~ என்ன இருக்கு அந்த subject பத்தி நல்லா படிக்கணும் அப்படியே படிச்சு finance பத்தி நல்லா தெரிச்சுக்கிட்டேன் accounts ல ஒரு இது accou~ இது வரவு செலவு கணக்கு பாக்கறது finance ல அந்த வரவு செலவு எப்படி வருதுன்னு பாக்கறது finance ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது stock market உ அந்த பத்தி business எப்படி நடக்கறது அதைப் போல நானும் கொ~ நல்லா படிச்சுட்டு அஹ் அது எனக்கு இப்பகூட use ஆகிட்டு use உ அதனால நல்லா என்~ என்னோடைய வாழ்க்கையில அது imply க்கு implement கூட ஆகு~ ஆகுது இன்னும் நானு stock market படிச்சேன் அந்த stock market ல நானு அஹ் இப்போ recent ல என்ன இப்போ என்ன நடக்குது அஹ் NSCBSCand stock market ல என்ன நடக்குது அத பத்தி கொஞ்சம் அங்கபோயி invest பண்லாம் அதுல invest பண்ணிக்கூட ஒரு என்னோட நேரம் சரியில்ல அப்படின்னு நானு யோசிச்சி அதுக்கு~ அதுவிட்டுட்டு எனக்கு கை கொடுக்கல அதுகூட அதனால விட்டுட்டு ஆனா நானு படிச்ச படிப்புக்கு நானு எதாவது நல்ல வேலை செய்யணும் நானு ஒரு நல்ல company ல எனக்கு வேலை கெ~ கெ~ கெடச்சுச்சு அடுத்து படிச்ச படிப்புக்காக கூட நல்ல வேலை நா வேலையில கூட ஒரு நல்ல படிப்பு அதுகூட ஒரு வேலை செஞ்சு~ செய்யும் போதே வேறு ஒரு படிப்பு அது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

அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நா வெறும் இந்த படிப்பு அந்த படிப்புனு எல்லா படிப்பும் எங்களுக்கு நல்லது school ல இருந்து நாங்க படி~ படிச்சாலும் அது இப்போ எங்க வாழ்க்கைல implement ஆகுது இப்போ என்னோட குட்~ அஹ் குழந்தைக்குக் கூட கத்துக்கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கறது என்~ என்னோட படிப்புதான் அந்த படிப்புல நானு ஒரு independen~ இது சுயமா நெனைச்சு வாழறேன் என்னோட எனக்கு எது இருந்தாலும் இது எந்த வேலை இருந்தாலும் கஷ்ட இல்ல ஏன்னா நானு ஒரு படி~ ஒரு படிச்சுட்டு படிச்ச ப~ பெண் இல்லே அப்போ எனக்கு அந்த வேலை கஷ்டம் இல்லை அதுக்கு படிப்பு நல்லது படிப்பு படிப்பு இருந்தா எது வேணாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் நல்ல ஒரு அஹ் இது தைரியமாயிருக்கலாம் என்ன வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் ப~ இது யார்கிட்டையும் பயந்து பேசறதுக்கு தேவையில்லை நல்லா படிச்சு நல்லா இது இருந்தா போதும் ஒரு ஆணுக்கும் இல்லே பெண்ணுக்கும் படிப்புதான் முக்கியம் சின்ன வயசுலிருந்து நல்லா படிச்சா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அது சரிதான் படிக்காம முன்னேறிட்டு இருக்கறாங்க ஆனா அவங்க ரொம்ப கஷ்டபட்டு முன்னேறும்~ முன்னேறிருப்பாங்க ஆனா படிக்கா~ படிச்சா அந்த கஷ்டம் கொ~ இந்த இது ஒரு அம்~ அம்பது per~ அ அம்பது percent உ கம்மியாகும் thank you நன்றி hello ஆஹ் hello hello வணக்கம் ma'am இது abi travels தான ஆமா ma'am இது abi travels தான் how can i help you

ஒ bus ticket book பண்ணனுமா okay ma'am ஆஹ் இப்ப வந்து பெங்க~ பெங்களூர் போறதுக்கு bus ticket book பண்ணனும் அப்படித்தான ஆஹ் ஆமா ma'am அதான் எனக்கே இப்~ இப்பதான் நான் வந்து இதுவரைக்கும் எங்கயும் வெளிய போனது இல்ல இப்பதான் நான் அங்க ஒரு friend வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் so நீங்க வந்து எனக்கு இது help பண்ணீங்க அப்படின்னா வசதியா இருக்கும் ma'am இது வந்து எனக்கு தெரியாது so bus ticket உ bus ல போறது easy யா இருக்குமா இல்லை train ல போறது easy ஆ இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ma'am so நீங்க வந்து இது இந்த மாதிரி இந்த மாதிரி process பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி தந்துருவீங்களா ஆஹ் கண்டிப்பா ma'am ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து train ல போறது வரைக்கும் bus உங்களுக்கு தான் ஏன்னா வந்து train ல வந்து அவ்வளோ safety கிடையாது அதும் பொண்ணுங்களுக்கு நான் இப்ப வந்து safe ன்னு சொல்ல முடியாது ஆஹ் train ல வந்து போய் சேர்றதுக்கு எப்படி ரெண்டு நாள் ஆகும் so பெங்களூர்க்கு வரவரைக்கும் பொண்ணுங்களுக்கு safety கிடையாது train ல so வந்து உங்களுக்கு நாங்க bus லேயே ticket போட்டு தந்தறேன் ma'am bus வந்து எப்படின்னா ஆஹ் bus வந்து நீங்க today night ல வந்து கிளம்புனீங்கன்னா tomorrow night வந்து போயி reach ஆயிரலாம் பெங்களூர்க்கு புரியுதா ma'am

ஆஹ் ma'am இன்னைக்கு night நான் கிளம்புறேன் அப்படின்னா ஆஹ் காலையில போயி சேர்ற மாதிரியா காலையில போய் சேர்ற மாதிரி இல்ல ma'am இல்ல இன்னைக்கு night நீங்க bus ஏறிட்டீங்கன்னா மறுநாள் night தான் போய் reach ஆவிங்க ஏன்னா பெங்களூர்க்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் ma'am